என்னப்பா எதுவும் சொல்றதுக்கு இல்ல சரி வந்தா பேசிக்கலாம் அப்படின்னு உங்க college co ed ஆ இல்ல இல்ல womens college அம்மா co ed விட்டுட்டாலும் same here புரியல இங்கயும் அதே தான் அஹ் school

eighth eighth வரைக்கும் co ed படிச்சேன்

எங்க வீட்டிலயும் கொஞ்சம் அப்படி தான் orthodox ஹம் age attend ஆன உடனே change பண்ணி விட்டுடாங்க womens ஆஹ் school க்கு girls school க்கு sorry அப்புறம் fifteen mintues ஆயுடுச்சி ஆயிடுச்சா ஐயையோ நானும் கவனிக்கவே இல்ல ஐயோ fifteen க்கு மேலயே ஆயிடுச்சு wait wait wait ஹம் ஆமா one minute extra ஆயிடுச்சு

அஹ் mam இப்போ வீட்ல வந்து பாட்டிக்கு ஒடம்பு முடியல.

இங்க பக்கத்துல இருக்குற ஒரு சின்ன hospital ல check பண்ணதுக்கு heart attack னு சொல்றாங்க. So, உங்க hospital ல admit பண்ணனும். ஆமாம் mam நாங்க எடுத்துட்டோம்.

இல்ல mam இப்போ covid restrictions எப்பிடி இருக்கு? கூட்டிட்டு வரலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது follow பன்னணுமா அப்படின்றது தெரியணும் mam. ஆஹ் okay mam சொல்லுங்க கொஞ்சம்.

one month க்கு முன்னாடி family ல எல்லாருக்குமே check பண்ணோம் mam. அப்போ வந்து negative னு தான் வந்திச்சி. பாட்டிக்கும் அப்படி தான் result தான் வந்திருக்கு. so திருப்பியும் check பண்ணனுங்களா? Okay. okay okay. okay.

Okay mam. இப்போ check பண்றப்ப எனக்கு வந்து positive னு வந்திருச்சுனா என்னை என்ன பண்ணுவீங்க?

இல்ல mam. நீங்க வந்து grandma க்கு attend பண்ணனும்னு நான் admit பண்றறேன் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க பேசுறத பாத்தா நீங்க என்னையும் பிடிச்சு admit ஆக்கி உட்றுவீங்க போல இருக்கே?

ஆஹ் சரி இப்போ grandma க்கு என்னென்ன பண்ணனும் பாட்டிக்கு?

mam இது வந்து இப்போ covid ல எனக்கு ஒருவேள positive னு வந்திருச்சுனா என்ன வந்து covid குன்னு தனியா இது வச்சிருக்கீங்கள்ல. அங்க என்ன இது பண்ணி போட்ருவீங்களா?

இல்ல ஒரு இல்ல ஒருவேள positive னு வந்திருச்சுனா? இல்ல என்ன கொண்டு அங்க வைக்கும்போது எனக்கு spread ஆயிடாதா? ஆமாம் mam ஒருவேல எனக்கு positive னு வந்திருச்சு. நீங்க அப்ப ஏற்கனவே corona patients இருக்குற room ல தானே என்ன கொண்டு வைப்பீங்க? இல்ல mam. இப்போ வரைக்கும் வரல. ஒருவேள உங்க பக்கத்துல நின்னு வந்திருச்சுனா?

okay okay. இப்போ வந்து நான் பாட்டிய எப்போ கூட்டிட்டு வரணும் mam? actual லா நாங்க வந்து morning யே test எடுத்துட்டோம். இப்போ result காண்டி waiting. ஓரு ten minutes ல வந்திரும் கொஞ்ச wait பண்ண முடியுமா? அப்போ result அதோட result கைல இருக்கு mam. இதோட result கையில இல்ல. so அதனால தான் அப்பிடி சொன்னோம். ஆ. result வந்திருச்சு mam. website ல upload பண்ணிட்டாங்க. பாத்து பாத்து சொல்றேன் mam. ஆ mam ரெண்டு பேருக்கும் positive னு தான் வந்திருக்கு. ஆ. இல்ல mam ரெண்டு பேருக்கும் negative னு தான் வந்திருக்கு.

ஆஹ் சுந்தரவல்லி.

treatment எப்போ start பண்ணுவீங்க பாட்டிக்கு? நேத்துதான் நேத்துதான் ஒரு hospital ல எடுத்தோம். அங்க வந்து என்னென்ன test எல்லாம் எடுத்திருந்ததுனா ஆஹ் Sugar க்கு உள்ளது, pressure க்கு உள்ளது, அதுக்கு அப்பறோம் வந்து cholesterol க்கு உள்ளது. அதுக்கு அப்பறோம். ஒரு ECO எடுத்து பாத்திருந்து. ஆஹ் இது எல்லாமே எடுத்து பாத்திரிந்தது. அப்போ வந்து sugar அதிகமா இருக்கு. pressure வந்து high pressure அ இருக்கு. cholesterol ம் இருக்கு அப்பிடி தான் சொல்றாங்க. ஆஹ் Okay. ஒ இல்ல mam நான் எப்போ எந்த timing ல வரணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்ப எப்போனாலும் வரலாமா? இல்ல covid restrictions நால இந்த இந்த timing ல தான் வரணும் doctors எல்லா நேரமும் இருக்காங்களா? Okay இது என்ன கத்திரிக்கா வியாபாரமா mam? mam நீங்க சொல்றீங்க ஒரு doctor இல்லேன்னா இன்னொரு doctor னு. Heart ~ Heart specialist இருக்காங்களா? சரி Okay okay. ஆ. Okay. ஆஹ் PPTkit. PPT kit இன்னும் நீங்க தரவே இல்லியே அப்போ நாங்க எப்பிடி போட்டு வர்றது? போட்டு bill ல போட்டு தருவீங்க அப்பிடித்தானே? yes sir yes sir okay okay mam okay.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

so இதுக்கு அப்புறமா நம்ம வந்து, சரியான முறையில எப்படி வந்து, videos அ வந்து, upload பண்றதுன்னு பாக்கலாம். முன்னாடி பழைய video ஒண்ணு, ரெண்டு போட்டிருக்கோம். ஆனா அதுக்கப்புறமா, வேற ஒரு சில updates இருக்கறதுனால, so அதெல்லாம் கூட, நம்ம வந்து, set பண்ண வேண்டியதிருக்கு. இப்ப எல்லாம் இந்த video ல பாப்போம்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 சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதான் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா நம்ம யூடியூப் app ல வந்து, upload பண்ணும் போது நிறைய விஷயங்கள் வந்து அங்க பண்ண முடியாது so நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூடியூப் app ல வந்து அப்படியே நீங்க video upload பண்ணுங்க பண்ணுனதுக்கு அப்புறமா வச்சு பண்ணிக்கிட்டு நீங்க திரும்ப வந்து இந்த desktop set mode ல mobile ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க edit பண்ணுங்க edit பண்ணும் போது அதுல வந்து நீங்க எல்லாமே என்னென்ன set பண்ணனும் எல்லாமே set பண்ணிக்கோங்க. ஒரு example அப்படி சொல்றது அப்படின்னா கொடுக்கிறது, cards கொடுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த checking option option எல்லாம் கூட நமக்கு வந்து apps ல எல்லாம் வராது so அதனால நீங்க கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும்னா edit ல போயிட்டாவது இதெல்லாம் correct ஆ இருக்கா perfect ஆ இருக்கா அப்படிங்கிறதை நீங்க வந்து chrome ல desktop set mode ல check பண்ணிக்கோங்க check பண்ணிட்டு அதுக்கப்புறமா public ல வச்சு publish வந்து பண்ணிக்கோங்க. சரி இப்ப வந்து எப்படி வந்து சரியா நம்ம வந்து video upload பண்றது அப்படிங்கிறதை இந்த video ல பார்க்கலாம். இப்ப நான் வந்து mobile phone லதான், யூடியூப் வந்து, open பண்ணியிருக்கேன். நீங்களுமே mobile phone ல யூடியூப் வந்து open பண்றது அப்படின்னா desktop set mode ல வந்து open பண்ணி இதை upload வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல வந்து ஏதாவது doubt இருக்கு அப்படின்னா நம்ம already வந்து அது சம்பந்தப்பட்ட video வந்து போட்டிருக்கோம். i button ல உங்களுக்கு வந்து link கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க click பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க வந்து laptop அல்லது computer ல பண்றீங்கன்னா சும்மாவே பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி open பண்ணதுக்கு அப்புறமா மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டியா ஒரு arrow mark இருக்கும் இதைத்தான் click பண்ணி, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளோட video வந்து upload பண்ண போறோம். just click பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா select files அப்படின்னு சொல்லி வரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா select file அப்படின்னு கொடுத்து இருக்கிறதை click பண்ணிக்கலாம். click பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து files அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து click பண்ணிக்கலாம் இது வந்து click பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, gallery ல போயிடும். நம்ம already நம்மளோட video வந்து ready பண்ணி வச்சிருப்போம் gallery ல அதுல எந்த video நமக்கு வந்து இப்ப வந்து upload பண்ணணுமோ அதை just நம்ம touch பண்ணி click பண்ணிக்கலாம். click பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த video automatically நம்மளுக்கு வந்து upload ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப வந்து நம்ம வந்து click பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி upload ஆகுது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் details, monetization, video elements, text visibility இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல வந்து உங்களுக்கு show ஆகும். suppose நீங்க monetization வந்து enable ஆகாத channel அப்படின்னா உங்களுக்கு இந்த monetization அப்படிங்கிறது வராது

இதுல வந்து பார்த்தீங்கன்னா hashtag வந்து போடும்போது அந்த hashtag symbol வந்து போட்டுட்டு space விடக்கூடாது. விடாமல் நம்ம என்ன வார்த்தை வந்து எழுதணுமோ அதை வந்து எழுதிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த hashtag வந்து correct ஆ வந்து show ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா maximum நீங்க வந்து பதினஞ்சு hashtag வரை நீங்க வந்து ஒரு video க்கு வந்து கொடுக்கலாம். அதாவது title description இரண்டையும் சேர்த்து பதினஞ்சு hashtag கூட நீங்க வந்து கொடுத்துக்க~ கொடுக்கலாம். அதுக்கு மேல கொண்டு கொடுக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா usual ஆ பொதுவா வந்து எப்பவுமே ஒரு மூணு இல்லைன்னா நாலு hashtag மட்டும்தான் கொடுப்பேன். so அந்த அளவு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது இல்லாம நீங்க tag வந்து கட்டாயமா உங்களோட description box ல எழுதவே எழுதக்கூடாது. அது தப்பு அது என்னன்னு சொல்லிருவாங்கன்னா உங்களுக்கு misleading உங்களோட video அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு monetization வந்து cut ஆகறதுக்கு கூட chance இருக்கு. so அப்படி கொடுக்கக் கூடாது. அது கொடுக்குறதுக்கு நமக்கு தனி இடம் இருக்கு அங்க கொடுத்துக்கலாம் இப்ப வந்து hashtag வந்து நம்ம குடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா content disclaimer வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம் இந்த video ல நீங்க வந்து குடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப நான் வந்து இதுல குடுத்திருக்கிறதே நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட உங்களோட video ல நீங்க பாத்து வந்து நீங்க type பண்ணிக்கலாம். problem வந்து கிடையாது. தேவைப்படறவங்க குடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா thumbnail வந்து குடுக்கலாம். thumbnail பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த மூணு box இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம video வந்து complete ஆ upload ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து, automatically அதுவே நமக்கு generate பண்ணி குடுக்கும். மூணு image வந்து குடுக்கும் அதுல ஏதாவது ஒரு thumbnail set பண்றதுன்னா just அதையும் நம்ம click பண்ணி set பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த upload thumbnail அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. just இதை click பண்ணி நம்ம வந்து, already ready பண்ணி வச்சிருக்கக்கூடிய image வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து click பண்ண உடனே பார்த்தீங்கன்னா gallery ல வந்துரும்

so அதை வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா playlist வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா playlist போட்டு select அப்படின்னு குடுத்திருப்ப குட்டியா ஒரு arrow mark இருக்கும் அதை click பண்ணிக்கலாம். இதுல நம்ம already நிறைய playlist வந்து create பண்ணி வச்சிருப்போம் இதுல நம்ம video க்கு சம்மந்தப்பட்ட playlist என்னென்ன இருக்கோ அதுல நம்மளோட video வை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். so நான் வந்து ரெண்டு playlist ல சேர்க்கப் போறேன். இரண்டையும் கொடுத்துக்கிறேன் நீங்க வந்து new வா புதுசா ஒரு playlist create பண்றதா இருந்தா கூட இந்த இடத்துல நீங்க வந்து குடுக்கலாம்

first one yes its made for kids அப்படின்னு கொடுக்கணும் age restriction content அப்படின்னா age restriction click பண்ணி அதை select பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு show more அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து just click பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு paid promotion அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம போடக்கூடிய அந்த video content வந்து ஒரு sponsor video அல்லது ஒரு products வந்து நம்ம promote பண்றோம்னா அந்த box வந்து select பண்ணணும். இல்லைன்னா சும்மா வந்து விட்டரலாம் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா tags அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய tags வந்த உங்களுக்கு first ஏ வந்து இதுல show ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து upload default ல இது எல்லாமே set பண்ணி வச்சிருந்தேன் நீங்களுமே உங்களோட video ல நிறைய settings வந்து upload default ல வந்து set பண்ணி வைக்கலாம் அது எப்படி பண்றதுன்னு நம்ம already video போட்டிருக்கோம். link வந்து உங்களுக்கு i button ல குடுக்கிறேன். தேவைப்படுறவங்க click பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பாக்கும் போது நிறைய tags இருக்கும்ல அதுல நம்ம video வுக்கு சம்பந்தப்பட்ட tag அ மட்டும் நம்ம நம்ம வச்சிட்டு தேவையில்லாத tag எல்லாம் நம்ம கட்டாயமா remove பண்ணி ஆகணும். புதுசா கூட நம்ம tag வந்து add பண்ணிக்கலாம். எப்படி வந்து add பண்ணணும்ன்னா நம்ம என்ன ஒரு வார்த்தை வந்து tag ல கொடுக்கப் போறோமோ just அந்த வார்த்தையை type பண்ணிட்டு ஒரு comma கொடுத்துக்கணும்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 ஐநூறு letter வரை உங்களோட tag ல வந்து நீங்க வந்து use பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கீழே வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஐநூறு எழுத்துக்கள் நீங்க tag அ வந்து பயன்படுத்திக்கலாம் so அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி video க்கு சம்மந்தப்பட்ட tag மட்டும்தான் கொடுக்கணும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு language subtitle close to caption எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல first one பார்த்தீங்கன்னா video language அப்படின்னு இருக்கும் இந்த video என்ன language ஓ அதை வந்து select பண்ணிக்கணும். நான் வந்து already வந்து அந்த upload default ல set பண்ணி வச்சிருக்கேன் தமிழ் அப்படிங்கறது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 இந்த side வந்து பார்த்தீங்கன்னா caption certification அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டியா ஒரு arrow mark இருக்கும் just அதை click பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய option வந்து வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த first one அதாவது none க்கு பிறகு இருக்கக் கூடிய, அந்த ஆஹ் this content has never aid on television வந்து கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே subtitle பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் recording date வந்து select பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட video வந்து நம்ம என்னைக்கு edit பண்ணி ready பண்ணி இருக்கோமோ அதை வந்து நம்மளோட recording date ல வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா video location வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா compulsory எல்லாம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது location வந்து add பண்றது அப்படின்னா அந்த search ல போயிட்டு நீங்க ஒரு location வந்து கொடுத்து, நீங்க search பண்ணி நீங்க வந்து add பண்ணிக்கலாம் நான் just வந்து காமிக்கிறதுக்காகதான் அதை எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து எப்பவுமே location வந்து கொடுக்கிறது கிடையாது videos ல so அதனால நான் வந்து அதை கொடுக்கல just காமிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா license and distribution ல நான் வந்து standard யூடியூப் license வந்து குடுத்திருக்கேன். இனிமே ஒண்ணு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா creative common அப்படின்னு இருக்கும் so அது நீங்க குடுத்தீங்கன்னா உங்களோட video வை அடுத்தவங்களும் எடுத்து போடலாம் அப்படின்னு நீங்க வந்து permission குடுக்கறது மாறி அது இல்ல உங்களுடைய video வை யாரும் போடக் கூடாது அப்படின்னா standard யூடியூப் license வந்து கொடுத்துக்கோங்க. அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த distribution இருக்கக்கூடியது நம்ம வந்து monetisation வந்து select பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க

அதுக்கு கீழ இருக்கக்கூடிய publish to subscription feed and notify subscribers அப்படின்னு இருக்கும். அதை கட்டாயமா கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட subscribers க்கு notification வந்து போகும். இல்லைன்னா போகாது so அது வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு category வந்து கொடுத்திருப்பாங்க. நான் வந்து இந்த video ல அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் so அதனால education அப்படிங்கிறதை select பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த arrow mark அ click பண்ணா நிறைய category வந்து வரும். இதுல வந்து எது வந்து உங்களுக்கு வேணுமோ அதாவது உங்களோட video வுக்கு என்ன category correct ஆ இருக்குமோ அதை வந்து select பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா comments and ratings அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா comments visibility ல ஒரு குட்டியா arrow mark இருக்கும். அதை வந்து click பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே இந்த second one தான் கொடுப்பேன். இது வந்து நம்ம கொடுக்கிறதுனால normal லா பண்ணக்கூடிய எல்லா comment யுமே publish ல வந்து வந்துரும். public ல வந்து show ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தவறான comment வந்து அடுத்தவங்க குடுக்கும் போது அது யூடியூபே வந்து filter பண்ணி உங்களுக்கு வந்து review ல வந்து போட்டுரும் so அதுக்காகதான் நான் இதை வந்து கொடுக்கிறேன். இங்கே வந்து allow all comments வேணும்ன்னு அதுகூட கொடுக்கலாம். disable comment வேணும்ன்னா அதுகூட கொடுக்கலாம். உங்களோட choice தான் அதுக்கப்புறமா last one பார்த்தீங்கன்னா அந்த box நம்ம select பண்ணணும் அப்படின்னா நம்ம video ல வரக்கூடிய dislike like எல்லாருக்குமே தெரியறது மாதிரி இருக்கும் இல்லை நீங்க இந்த tick mark வந்து கொடுக்கலை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து தெரியாது அவ்வளவுதான் அதுக்கப்புறமா monetization வந்து கொடுக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா monetization வந்து select பண்ணிக்கலாம். அந்த arrow mark அ click பண்ணிட்டு நம்ம வந்து on வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு done வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா type of Ads அப்படின்னு இருக்கும் நிறைய இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து select பண்ணிக்கலாம் ஒரு சில friends க்கு doubt இருக்கும் நம்ம எல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு எல்லாமே கொடுக்கலாம் problem வந்து கிடையாது. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு manage Ads அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ad break வந்து set பண்றதுக்காக இந்த manage அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. இதைதான் click பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்ன்னா ad break வந்து set பண்ணிக்கலாம். அதாவது அவங்க யூடியூப் தரப்பிலே என்ன சொல்லிருக்காங்கன்னா எட்டு நிமிடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய videos ல நீங்க வந்து இந்த மாறி வந்து ad break வந்து set பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய videos லயும் ஒரு சிலதுல நம்ம ad break வந்து வருது so check பண்ணி பாத்துக்கோங்க

full ஆ அதை வந்து படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதை படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம easy ஆ வந்து குடுத்துக்கலாம். அதாவது அவங்க நிறைய விஷயங்கள் கீழ குடுத்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பாத்துட்டு நம்மளோட video ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம சொல்லுவோம் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா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 என்னோட video வந்து விளம்பரத்துக்கு தகுந்த ஒரு video தான் அப்படின்னு நம்மளே நம்மளோட video வந்து rating வந்து கொடுக்கிறோம் so வந்து பார்த்தீங்கன்னா self certification saved அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி save ஆனதுக்கு அப்புறமா கீழே வந்து நீங்க அதிலேயே scroll பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு next அப்படின்னு சொல்லிட்டு ஒரு option வந்து கொடுத்திருப்பாங்க just நம்ம அதை click பண்ணிக்கலாம் அதை click பண்ணோம் அப்படின்னா நமக்கு correct ஆ வந்து வந்துரும். அடுத்ததா நம்ம வந்து video elements வந்து set பண்ணிக்கலாம். இதை வந்து எப்ப set பண்ணணும்ன்னா நம்ம video வந்து complete ஆ upload ஆனதுக்கு அப்புறமாதான் நம்ம வந்து set பண்ணிக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம end screen வந்து பண்ணுவோம். அதே மாதிரி card வந்து கொடுப்போம். அந்த add அப்படிங்கிறதை click பண்ணிக்கலாம் click பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரிதான் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து plus போட்டுட்டு element அப்படின்னு கொடுத்திருப்பாங்க just அதை வந்து click பண்ணி இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து video playlist இல்லைன்னா வந்து அஹ் நம்ம ஒரு link வந்து கொடுக்கிறது இல்லை அப்படின்னா subscribe பண்ண சொல்றது இது எல்லாமே நம்ம வந்து add பண்ணிக்க முடியும் நம்ம வந்து நம்மளோட video ல எப்படி வந்து correct ஆ வந்து end screen வந்து எல்லாம் நம்ம வந்து set பண்ணணும் அப்படின்னு நம்ம already வந்து video வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா cards வந்து எப்படி வந்து add பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம detail ஆ video போட்டிருக்கோம் ரெண்டுமே நான் உங்களுக்கு i button ல வந்து link கொடுக்கிறேன். நீங்க அதுல வந்து check பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு correct ஆ வந்து புரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம end screen அ set பண்ணிட்டு நம்ம save வந்து கொடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா same method லதான் நம்ம cards வந்து add பண்ண போறோம் just add click பண்ணி நம்ம வந்து card வந்து கொடுக்கலாம்

இந்த மாதிரி குடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு green colour ல tick mark வந்து வந்திரும். ரெண்டுமே ready ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா checks அப்படின்னு கொடுத்திருப்பாங்க எனக்கு tick mark வந்து கொடுத்திருக்காங்க அதாவது checking complete ஆயிடுச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து check வந்து complete no issues found அப்படின்னு சொல்லி வந்து வந்துரும் இந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த video வந்து ரொம்ப பெரிய video வா இருக்கு இல்லை அப்படின்னா அந்த title இல்லேன்னா description ல ஏதாவது issue வந்து இருக்குன்னா கூட உங்களுக்கு checking நடக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் but இந்த video வை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன video வா நான் வந்து upload பண்ணியிருந்தேன் so அதனால எனக்கு வந்து, checking வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப fast ஆவே முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னா அது கொஞ்சம் time வந்து எடுத்துப்பாங்க இதை வந்து நம்ம click பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப copyright ல வந்து பாத்தீங்கன்னா no issues வந்து வந்திருக்கு so அதுக்கு வந்து green colour ல tick mark வந்து கொடுத்திருக்காங்க same வந்து பார்த்தீங்கன்னா ad suitability லயுமே எந்த ஒரு problem மும் இல்லை. so அதனால green tick mark வந்து கொடுத்திருக்காங்க suppose இதுல ஏதாவது problem இருக்குன்னா நமக்கு green tick mark கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்லிருப்பாங்க so நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ideo வை correct பண்ணி சரி பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து அதை வந்து upload வந்து பண்ணிக்கலாம் so அவ்வளவுதான் இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் details வந்து first ல போயிட்டு click பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து திரும்பவும் click பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்ன்னா நம்ம ஏற்கனவே monetization க்கு அந்த ஒரு distribution ஒண்ணு அப்படி இருக்கும். இதுல every where அப்படின்னு கொடுத்திருக்கிறதை மாத்திட்டு make this video available only on monetized platform அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து monetization வந்து ஆனவங்க மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட video வந்து அப்ப வந்து monetization வந்து நமக்கு அதாவது எங்கெல்லாம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரிபட்ட platform ல மட்டும்தான் நம்மளோட video வந்து show ஆகும் so அதுக்காக நம்ம set பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா visibility வந்து நம்ம select பண்ணிட்டு கடைசியா நம்ம unlisted வந்து வச்சுக்கலாம் unlisted வச்சுக்கிட்டு நம்ம வந்து save வந்து குடுக்கலாம். இங்க direct ஆ வந்து public ல வச்சு குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். உங்களோட choice தான் but நான் எப்பவுமே வந்து பத்தி unlisted தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவேன்னா save வந்து கொடுத்துப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாதான் public ல மாத்துவேன் suppose நீங்க உடனே direct ஆ public ல வச்சு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அதுல வந்து share பண்றதுக்கு option வரும். நீங்க வந்து share எல்லாம் கூட பண்ணிக்கலாம் so நான் வந்து unlisted ல பண்ணதுனால எனக்கு இந்த மாறி வந்து வந்திருக்கு so நீங்க வந்து unlisted ல பண்றீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த content அதாவது இந்த videos இந்த option இருக்கும்ல இதை வந்து நம்ம click பண்ணிக்கலாம் click பண்ண உடனே நமக்கு channel content அப்படின்னு சொல்லி வரும். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த video ல எனக்கு வந்து unlisted அப்படின்னு சொல்லி இருக்கு but monetization on ல இருக்கு restriction எல்லாம் none ல இருக்கு. so திரும்பவும் அந்த video title ஐ நம்ம click பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த edit page முன்னாடி போயிக்கலாம். இப்ப நம்ம வந்து நம்மளோட video வை நல்லா ஒரு தடவை check பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எல்லாமே correct ஆ fill பண்ணிருக்கோமா சரியாதானே பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் show more அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு உங்களுக்கு கீழே blue colour ல இருக்கும்

எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச போற topic என்னன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை ரெண்டு விதமா படுத்தலாம் ஒண்ணு வந்து மன ஆரோக்கியம் இன்னொன்னு வந்து உ~ உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம்னா முக்கியம்~ நம்ம வந்து மன அளவு மன ஆரோக்கியத்திற்கு எவ்ளோ கொடுக்கிறோமோ அதே வந்து நம்ம உடலுக்கும் குடுக்கணும் இப்பெல்லாம் பாத்துக்கிட்டீங்க இந்த காலகட்டத்தில யாருக்குமே வந்து உடலை பத்தின அஹ் ஒரு முக்கியத்துவம் யாருமே உடலுக்கு குடுக்கிறதில்லை அதனாலேயே வந்து அயல் நாட்டிலிருந்து நிறைய அஹ் எப்படி சொல்றது நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்துன்னு சொல்லிக் குடுத்திருக்காங்க அதுதான் நம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்காக வந்து மருத்துவ குணத்தையும் விட்டு சென்றிருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கும் மிகப்பெரிய சொத்துன்னு நான் கருதுறேன் இதுலிருந்து நம்ம உனவு மூலியமாவே நம்ம உடலை வந்து நல்லபடியா பாதுகாக்கணும் இது வெளிநாட்டுகள்லயும் பாத்துகிட்டீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு அஹ் நம்மள ஒப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சத்தான உணவு வகைகளே கிடையாது ஆனா நம்மளுக்கு வந்து உணவு வகைகள்ன்றது அதாவது மருத்துவ குணமோடு ஒரு அமிர்தம் மாதிரி சொல்லலாம் அமிர்தம் மாதிரி முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க பின்ன உடல வந்து எப்படி ஆரோக்கியமா வெச்சிக்க~ உடலை எப்படி நம்ம ஆரோக்கியமா வெச்சிக்கலாம்ன்னு ஹம் first உ முதல் முதலா என்ன பண்ணனும்னா காலையில எழுந்திருச்ச உடனே குளிக்கணும் நம்ம உடலில வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான cell கள் இருக்குங்க அந்த cell கள்லாம் வந்து daily யும் ஒவ்வொண்ணா வந்து ஹம் செத்து புதிய cell கள் உருவாகுது அந்த புதிய cell கள் உருவாகறப்ப நம்ம என்ன பண்ணனும் daily யும் தினமும் வந்து ஹம் குளிக்கணும் குளிக்கும்போது நம்ம இறந்த cell கள்லாம் நம்மள விட்டு வெளியேரி புதிய cell கள உற்பத்தி பண்ணுது அந்த புதிய cell கள உற்பத்தி பண்றதுக்கு தான் நம்ம குளிக்கணும் குளிக்கிறது ரெண்டாவது விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா நம் உடல் சூட்டை குறை~

நம்ம உடம்புல இருக்கிற வந்து ஹம் cell கள் எல்லாம் அழியுது ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா நம்ம வந்து உடல் உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து காலையில எழுந்திருச்சவுடனே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 நம்ம மனம் எப்படி அம்~ அமைதிப்படுத்தலாம் அப்படின்னா நீங்க காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு உடலுக்கு அதாவது

எதையும் சிந்திக்காம மன~ மனம்~ மனல~ மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம உட்காரும்போது நம்ம மனதையும் ஆரோக்கியமா வெச்சுக்கலாம் அப்ப காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம முதல் வேலையா என்ன பண்ணனும் உடற்பயிற்சி மேற்கொண்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கணும் குளிச்சிட்டவுடனே இதிலயே நம்ம வந்து பாதி உடம்ப வந்து உடல் ஆரோக்கியத்தை ஆஹ் வெற்றிகரமா பாத்துக்கலாம் ரெண்டாவது நம்ம அடுத்தது என்னன்னா எப்படி உணவுகளை உட்கொள்ளணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க ஊட்டச்சத்தான உணவு உண்டாவே போதும்னு ஊட்டச்சத்தான உணவுனா என்னென்ன அதை பார்ப்போமா இப்ப வந்து உடல் ஆரோக்கியமா இருக்க உடற்பயிற்சி செய்றோம் தினமும் செய்றோம் அடுத்தது கொழுப்புச்சத்தா இல்லாத உணவுகளை சாப்பிட்டாவே போதும் கொழுப்பு சத்து இல்லாத உணவுகள்னா என்னென்ன காய்கறி பழங்கள் இதெல்லாம் தான் கொழுப்பு சத்து இல்லாத உணவு நம்மளுக்கு வந்து இந்த தேவையற்ற புகைபிடித்தலை அப்புறம் மது அருந்துதல் இந்த மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுட்டு நம்ம காய்கறி பழங்களை இதை சாப்பிட்டாவே நம்ம உடம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து தேவையற்ற கொழுப்பு கொழுப்புமிக்க உணவுகள்னா என்ன சொல்லலாம் கொழுப்புமிக்~ கொழுப்பு மிக்க உண~ உணவுகளயே என்ன சொல்லனும்னா இந்த கோழி ஆடு ஆஹ் இப்ப வந்து அஹ் மாட்டு இறைச்சியுமே சாப்பிடறாங்க இது வந்து அவங்க அவங்களோட இஷ்டம் நம்ம வந்து அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது சாப்பிடலாம் ஆனா வந்து நம்ம வந்து அளவு தான் சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுனு சொல்லி இருக்காங்க இப்ப காய்கறி வகைகள் பழ வகைகள்னு எடுத்து கிட்டோம்னா பழ வகைகள் எடுத்து கிட்டோம்னா நம்ம வந்து இப்ப ஆரஞ்சு பழம் நார்த்தங்காய் எலுமிச்சை பழம் இதையெல்லாம் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து vitamin C கிடைக்குது இதனால நம்மளுக்கு சருமத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது இந்த பழ வகைகள் இப்ப வந்து நம்மள வந்து நெல்லிக்கனி அதை சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு வந்து உடலுக்கு செ~ தேவையான அத்தனை சத்தும் இந்த நெல்லிக்கனியில இருக்கு அதாவது நம்மளோட பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளும் விளையுது அந்த காய்கறிகளை சாப்பிட்டாவே அந்தந்த பருவத்துக்கு இருக்கிற காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டாவே நம்ம எந்த நோயும் இல்லாம

அடுத்தது என்ன? இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஹம் தர்பூசணி இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்டோம்னா நம்மளுக்கு வந்து

தேவைய~ தேவையற்ற உடம்புல இருக்கிற தேவையற்ற நச்சுக்களை எல்லாம் வெளியே~ வெளியேற்றி அந்த நம்மளுக்கு இந்த கல்லு கர்ப்பப்பைய்யில இருக்கிற கல்லு அப்புறம் வந்து இந்த kidney ல இருக்கிற கல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராம இருக்கும் வாழைத்தண்டு வாழைப்பூ இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கை குடுக்கிற இயற்கை குடுக்கிற உணவும் பழங்களும் சாப்பிட்டாவே போதுங்க

உபயோகப்படுத்துறாங்க அதாவது உபயோகப்படுத்தற இயற்கையாகவே உபயோகப்படுத்தற மாதிரி நிறைய வழிமுறைகள வந்து இப்ப வந்து நம்ம நாள் பட நாள் பட பார்க்கலாம் நம்மளுக்கு முன்ன வந்து ஒருத்தர ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சுலபமா கிடைக்கிற விகையில நம்ம விஞ்ஞான உலகங்கள் இருக்கு இப்ப வந்து பழம் காய்கறிகள் வந்து எப்படி எல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி எல்லாம் உடல் ஆரோக்கியம் தருகிறது அப்படிங்கறத பார்ப்போம் மன ஆரோக்~ மன ஆரோக்கியம்ங்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை எண்பது percent பார்த்துக்கிட்டாவே நம்ம மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்ப வந்து இப்~ இந்த காலகட்டத்தில பார்த்துகிட்டீங்கன்னா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 இப்ப நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணனும்னா நம்ம மனதை ஒ~ ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணனும் உடற்பயிற்சி பண்ணனும் இது வந்து நல்லா காய்கறி பழங்களை சாப்பிடணும் உ~ உடற்பயிற்சி வந்து நம்ம இந்த